கார் பார்க் பண்ணிருக்காவ இன்னொரு சைடுல ரெண்டு பைக் நிக்குது.

சைடுல வந்து மெடிக்கல் ஷாப்ல ஒருத்தர் வந்து ஏதோ வாங்க போறாரு.

ஒரு நர்சுப்பிள்ள இருக்குது அது ஏதோ எழுதிட்டு இருக்குது.

ஒருத்தர் வந்து நின்னு எடுத்து குடுத்துட்டு இருக்காரு.

உள்ளாடி மூணு கார் நிக்கிது.

தீ எரியுது. அதுல ஒரு கம்பி வச்சு எதையோ நீக்கி உட்டுட்டிருக்காரு. கையில அவரு கிளா கிளவுஸ் போட்டுருக்காரு.

இது வந்து ஆவின் பாலகம் இதுக்கு பேரு மில்க் பார் .

இது வந்து ரிலையன்ஸ் மாலு .

அந்த மால் ல வந்து ஆறு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வெச்சிருக்காங்க.

ஒன்னு ஆஷ் கலர்ல இருக்கு. ரெண்டு எல்லோ கலர்ல இருக்கு. ரெண்டு ரெட் கலர் இருக்கு. ஒன்னு கிரீன் கலர்ல இருக்கு.

இதுல வந்து ஸ்டீல் ஏணி ஒன்னு இருக்கு.

நடுவுல போட்டோவ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காவ.

கேட் வந்து ஓபன்ல விட்ருக்கு.

அவன் கையில வாட்ச் இருக்குது.

என்ட்ரன்ஸ் ஏரியால மட்டு கிளாஸ் வெச்சு டோர் போட்டுருக்காவ.

இதுக்கு பக்கத்து கடை வந்து மிஸ்ன்ருக்கு .

சைட்ல சுட்ச் போர்ட் வெல்ல கலர்ல இருக்கு மீதி எல்லாமே மர கலர்லே இருக்கு.

இங்க அவருக்கு தலப்பா கெட்டு கட்டி இருக்கு அவருக்கும் ஆரம் போட்டுருக்காவ.

அதுல ஒருத்தர் வந்து அவருக்கு வீசிவிட்டுட்டு இருக்காரு.

கலர் எல்லாம் மங்கி பெயிண்ட் எல்லாம் போய் இருக்குது.